வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து நம்மளோட உணவு பழக்கவு முறை அந்த உணவு பழக்கத்தை வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது வந்து உடல்பயிற்சி அந்த காலத்துல வந்து எ~ எதுக்கு எடுத்தாலுமே வந்து ஹம்

உடலுக்கு உடல்பயிற்சி வந்து தேவை அதுக்கப்புறம் மூணாவது என்ன அப்படீன்னா நம்ம வந்து எந்த வேலை செஞ்சாலுமே அந்த வேலைய அப்போதைக்கு செஞ்சு முடிக்க பாக்கணும் மிச்சம் அந்த வேலை இருந்தாலுமே அத அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அத விட்டறணுமே தவிர ஐயோ அந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு சொல்லி நம்மளே த~ நமக்குள்ள வந்து ஒரு மனவருத்தத்தை மன அழுத்தத்தை வந்து நம்மதான் உருவாக்கிக்கிறோம் தானா வந்து உருவாகாது நம்மளேதான் வந்து மன அழுத்தத்தை வந்து உருவாக்கிக்கிறோம் அப்போ வந்து அந்த மாதிரி மன அழுத்தம் வராம நம்மதான் நம்மளை பார்த்துக்கணும் so இந்த மாதிரி அஹ் விஷயங்கள் எல்லாமே நமக்கு தொடர்ந்து கடைப்பிடிச்சுட்டு வந்துட்டோம் இருந்தோம் அப்படின்னா நம்மளோட உடல்நலம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் நம்~ நமக்கு வந்து எப்பவுமே ஆரோக்கியமா வந்து இருக்கலாம் வணக்கம் ஹம் என்னோட பெயர் வந்து ஷியாமளா தேவி நான் இப்போ வந்து health ங்குற topic அ பத்தி பேசப்போறேன் இப்போ முன்னாடி பாத்திங்கன்னா அந்த காலத்துல நம்ம ஹம் தாத்தா காலத்துல அந்த மாதிரி முன்னாடி எல்லாம் வந்து எல்லாருமே age பாத்தீங்கன்னா eighty eight நீங்க eighty ninety அந்த வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க எந்த ஒரு நோய் வந்து இருந்தாலும் அவங்க வந்து அவங்க சாப்பாட்டு முறைகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து நல்ல சுகாதாரமா நல்லபடியா இருந்துச்சு ஆனா இப்போ உள்ள நம்ம உள்ள generation ல பாத்திங்கன்னா ஆஹ் corona எப்போ start ஆச்சோ அப்பையில இருந்தே நம்மளோட உடல்நலம் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிடுச்சி so அந்த இன்னும் இன்னும் நம்ம வரப்போற generation லயும் நம்மள பாதுகாத்துக்கணும்னா நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்திய increase பண்ணிக்கணும் so அதுக்கு என்னன்னா நம்ம ரொம்ப பெருசா அதுக்காக ரொம்ப effort போட வேணாம் நம்ம அன்றாடம் என்ன சமைக்கிறோமோ வீட்டுல அந்த காய்கறிகள் ஹம் so கீரைகள் நிறைய சேர்த்துக்கணும், பழங்கள் பாத்தீங்கன்னா vitamin C உள்ள ஆஹ் orange ஆஹ் திராட்சை so அதெல்லாம் நம்ம அடிக்கடி உணவுல அடிக்கடி பயன்படுத்தினாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் நோயோட தாக்கத்தை குறைக்கலாம் okay வா ரொம்பவும் அதிகமாக்காம ஹம் நம்ம நோயோட தாக்கத்தை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் so இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்துக்கணும் அதுவும் இல்லாம ரொம்ப நம்ம effort போடாம வீட்டுல சமைக்கிறதை இஞ்சி, மிளகு மஞ்சள்தூள் எல்லாம் பாத்திங்கன்னா antibiotic so அதுல நம்ம அடிக்கடி நம்ம இந்த இஞ்சி கசாயம், இஞ்சி மிளகு எல்லாம் போட்டு ஆஹ் கசாயம் குடிக்கிறது அந்தமாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஹம் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம செஞ்சி கொடுக்கலாம் ஆஹ் இது மாதிரி ரொம்ப இப்போ உள்ள நோயோட corona வோட தாக்கத்துனால எல்லாருமே முக்கியமா குறிப்பா யாரு பாதிக்கப்படுறாங்கன்னு பாத்திங்கன்னா சின்ன குழந்தைங்களும் ஆஹ் ரொம்ப sixty age க்கு மேல உள்ளவங்களும் தான் so இவங்களை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா இந்தமாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் நம்ம அப்பப்போ follow பண்ணிக்கிட்டே வரணும் ஹம் ஓரளவுக்கு நம்ம வெளில போனோம்னா mask லாம் wear பண்ணிட்டு ஆஹ் ஓரளவுக்கு distance maintain பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததும் நம்ம fresh up ஆகிட்டு ஓரளவுக்கு நம்மளும் அந்தமாதிரி distance maintain பண்ணிட்டு correct ஆ இருக்கணும் ஆஹ் அதேமாதிரி சாப்பிடுற விஷயத்துல குறிப்பா நம்ம வந்து கண்டிப்பா health நம்ம safe ஆ இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தல்லாம் correct ஆ follow பண்ணணும் அடிக்கடி நம்ம ரொம்ப non-veg சாப்பிடாதவங்க இந்தமாதிரி கீரைகளை அதிகமா நிறைய சேர்த்துக்கலாம்

ஹம் இதேமாதிரி சின்ன சின்ன விஷயம் செய்யற மாதிரி செய்றதுனால நம்ம ஓரளவுக்கு இந்த precaution ஆ இருந்துக்கலாம் எப்போ நம்மளுக்கு இந்த கொரோனா affect ஆச்சோ அதுல இருந்தே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடுச்சு ஆஹ் இது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்றதன் மூலம் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் increase பண்ணீட்டு ஆஹ் வரும் பல காலத்துல நம்ம வந்து நோய்களோட தாக்கத்தை அதிகம் இல்லாம correct ஆ பாதுகாக்கலாம் ஹம் ஆஹ் அது மாதிரி நம்ம வந்து ரொம்ப health ன்னு சொல்லிட்டு முந்திரி, பாதம், பிஸ்தா அந்த மாதிரி சாப்பிடாம முந்திரிக்கு நிகர் என்னன்னு பாத்திங்கண்ணா நிலக்கடலை ஆஹ் நம்மளுக்கு அது நிறையவே கிடைக்குது இப்போ அது season உம் கூட so அதை வாங்கி பிள்ளைங்களுக்கு வந்து snacks ஆ அதுல வந்து snacks ஆ குடுக்கலாம் இல்ல அதுல வந்து பிள்ளைங்களுக்கு எப்படி விருப்பமோ ஆஹ் நல்ல எல்லா smell எல்லாம் போட்டு நல்லா ஆஹ் உருண்டை மாதிரி புடிச்சி குடுக்கலாம் இல்ல உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இதுவோ ஆஹ் சௌகரியமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் so இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம correct ஆ நம்ம follow பண்றதுனால அவங்க சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து அந்த எதிர்ப்பு சக்தி வந்து இன்னும் நிறைய அதிகரிக்கும் இப்போ வயசானவங்களுக்கும் பாத்தீங்கண்ணா ரொம்ப அவங்களுக்கு வந்து முன்ன உள்ள age மாதிரியே இப்போ கிடையாது இப்போ எல்லாருமே ரொம்ப சீக்கிரத்துலேயே ரொம்ப இதாகுறாங்க ஆஹ் நோயோட தாக்கத்தை வந்து ரொம்ப அதிகமா அவங்களுக்கு அது

ஆஹ் அதே மாதிரி இந்த ஹம் காய்கறிகள் பழங்கள் இப்போ வெயில் summer season னால ஆஹ் இந்த மாதிரி நம்ம கடையில ரொம்ப juice லாம் வாங்காம வீட்டுலேயே fresh ஆ மாதுளம்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுலேயே juice ஆ போட்டு குடிக்கலாம் so அந்த அளவுக்கு நம்ம வீட்டுலேயே prepare பண்ணி குடுக்குறதுனால நம்மளுக்கும் நல்லது இப்போ வெளியில பாத்தீங்கண்ணா தண்ணி அந்த மாதிரி நிறைய சுகாதார பிரச்சினைகள் இந்தா நம்மளுக்கு ஐஸ் ஐஸ்லாம் ஒத்துக்காது சில பேருக்கு இப்போ வீட்டுலன்னா நம்மளுக்கு ஏத்த மாதிரி sugar ஓ அந்த மாதிரி எல்லா விஷயமும் வீட்டுலேயே நம்ம இத ஏத்த மாதிரி எல்லாருக்கும் அப்போ sugar patient அவங்களுக்கு என்னன்னா sugar இல்லாம வெறும் fresh juice தான் போட்டு குடுக்கலாம் குழந்தைங்களுக்கு என்ன புடிக்குமோ அவங்களுக்கு நாட்டு சக்கரை கலந்து அந்த மாதிரி குடுக்கலாம் ஹம் இந்த மாதிரி குடுக்குறது மூலியமா நம்மளுக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமா ஆஹ் இதாகும் so அதனால ஓரளவுக்கு நம்ம இந்த தாக்கத்துல இருந்து ஓரளவுக்கு மீண்டு வரலாம் ஏன்னா இனிமே வரப்போற காலத்துல நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் correct ஆ பாத்து பாத்து செய்யதான் நம்மளுக்கு இதா இருக்கும் ஆஹ் பிள்ளைங்க எல்லாம் இப்போ school ல போயிட்டாங்கன்னா யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு ஒரு இப்போ ஜுரம் சளின்னாலே சீக்கிரம் பிள்ளைங்களுக்கு affect ஆயிடும் இப்போ வீட்டுல ரொம்ப கைக்குழந்தைங்களோ இல்ல பெரியவங்களாலும் அந்த பிள்ளைங்களில இருந்து easy ஆ பரவிடும் இப்போ நம்ம வெளியில போறதே ரொம்ப mask எல்லாம் wear பண்ணிட்டுதான் போகணும் ஏன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காத்து மூலமா கூட இப்போ எல்லாம் பரவுது ஆஹ் so நம்ம எல்லா விஷயத்துலையும் careful ஆ இருந்தாதான் இந்த corona என்கிற ஒரு அச்சம் வந்து ரொம்ப மக்களிடையே இதாகிட்டு so இனிமே இதை வந்து மாத்தறத்துக்கு வழி கிடையாது நம்ம இந்த இதோட வாழ நம்மதான் பழகிக்கணும் அதுக்கேத்த மாதிரி நம்ம உணவுப் பழக்கவழக்க முறையிலையும் மாறிக்கிட்டு ஆஹ் நம்மளும் அதுக்கூட travel பண்ணவேண்டியதுதான் வேற வழி கிடையாது so நம்ம வந்து உணவுப் பாதுகாப்பு முறையை வந்து correct ஆ follow பண்ணினோம்னா ஓரளவுக்கு ரொம்ப

ஹம் ஆஹ் இப்போ வர்றது ரொம்ப summer season summer season ஆல ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும் இருக்கிறத விட நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமுமே சரி ஆஹ் ரொம்ப வெயில் அதிகரிச்சிட்டுதான் இருக்கு அதுக்கேத்த மாதிரி ஆஹ் cooling ஆன items எல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து next level போகணும்னாலே நம்ம உடம்பு ஆஹ் இது health நல்லா இருந்தாதான் next step போலாமே ஆஹ் so அது வந்து நம்ம health ல வந்து ரொம்ப caring ஆ இருக்கணும் அதுக்கான நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயத்தையும் correct ஆ பண்ணணும் ஆஹ் எப்படி சொல்றதுனா அதான் அந்த மாதிரி சாப்பாட்டு பொருள்ல இந்த மாதிரி நல்லாபடியா நம்ம சத்துள்ளதா நம்ம சேர்த்துகிக்கிட்டோம்னா ஆஹ் நம்ம correct ஆ இதா இருக்கலாம் ரொம்ப அடிக்கடி doctor இந்த doctor கிட்ட போகாம சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நம்மளா இப்போ சளி வருதா ஆஹ் இப்போ குழந்தைங்களுக்கு சளின்னா

இப்போ கபசுர குடிநீர் அதைவந்து weekly once அதோட வச்சிக்கணும் ஒரு weekly once இதை குடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு follow நமக்குள்ள ஒரு formulation இருந்தாதான் கண்டிப்பா நம்ம அதை வந்து follow பண்ணமுடியும் அந்த மாதிரி நம்ம அடிக்கடி கீரை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இளநீர் காலைல குடிக்கலாம் அந்த மாதிரி அவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி ஆஹ் heat body யா இருந்தா அதுக்கேத்த மாதிரி ஆஹ் cooling ஆ இருந்திச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி oil bath அந்த மாதிரி அவங்க உடலோட இதுக்கு பொறுத்த மாதிரி நம்ம நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும் ஆஹ் முக்கியமா இந்த நோயோட தாக்கம் வந்து குழந்தைங்க பெரியவங்களா இருக்கிறதுனால அவங்களை கொஞ்சம் safe ஆ நம்ம பாத்துக்கணும் அஹ் மா~இந்த மாதிரியெல்லாம் நம்ம follow பண்ணிட்டு இருந்தோம்னா corona வோட தாக்கத்துல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் மீண்டு வரலாம் ஏன்னா இது இனிமேல் வந்து corona ங்கிறது மறையபோறது கிடையாது அது வந்து அடுத்தடுத்த virus அது form ஆயிட்டே தான் formulation வந்து அடுத்தடுத்த level வந்துகிட்டுதான் இருக்கு இதுல இருந்து நம்மளோட நோயோட தாக்கத்தை கொஞ்ச கொஞ்சமா கட்டுப்படுத்தறதுக்கு அதுக்கு ஒரே வழி நம்ம வந்து என்னதான் தடுப்பூசிகள் போட்டாலுமே நம்ம அன்றாடம் சாப்~ உணவுப் பழக்கவழக்க முறையில வந்து நம்ம correct ஆ formal ஆ இதுக்காக நீங்க ரொம்ப எல்லாம் செலவழிக்கவேண்டாம் normal ஆ ஆஹ் கடையில கடைக்கு அந்த காய்கறி கடைக்கு காய்கறி கீரை வகைகள் அப்பறம் வந்து வீட்டுல இருக்கிற அஞ்சறை பெட்டில உள்ள அந்த

ஹம் இதனால எல்லாருக்குமே நல்லது இதுவந்து எந்தவொரு side effect உம் வராது இதை நம்ம எடுக்குறதுனால ஓரளவுக்கு நம்ம immunity power உம் increase ஆகும் so நம்ம வந்து அந்த corona வோட தாக்கத்துல இருந்து கொஞ்ச கொஞ்சமா மீண்டு வரலாம் அதுக்காகத்தான் நம்ம வந்து இதை வந்து correct ஆ நம்ம formulation பண்ணணும் ஹம் okay வா okay thank you hello ஆஹ் hello ma'am சொல்லுங்க இது car insurance தானே ஆமா ma'amAKcar insurance தான் உங்களுக்கு எந்த மாதிரியான help தேவைப்படுது okay ma'am நாங்க நாகர்கோவில்ல ஒரு call taxi வச்சு நடத்திட்டு இருக்கோம் so ca~ car க்கு insurance போடுறதுக்காக ஒரு call பண்ணியிருக்கோம் ma'am ஓ அப்படிங்களா car க்கு insurance போடணுமா

okay, okay, okay அப்ப வந்து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

ஹம் call taxi நான் தான் own ஆ வச்சிருக்கேன் so பத்து car இருக்கு plus என்னோட சொந்த car இரண்டு இருக்கு இது மொத்தமா சேர்த்து ஆஹ் insurance போடலாமா இல்லை ஒவ்வொரு car க்கும் தனித்தனியா போட வேண்டியது இருக்கா ma'am ஆஹ் இப்ப வந்து என்ன package னா ma'am இப்ப மொத்தத்துக்கு வந்து insurance வந்து போடுறது கஷ்டம் ma'am இப்ப மொத்தமா போட்டீங்கன்னா நீங்க வந்து இப்பவும் வந்து accident அதுக்கப்புறமா வேற எதாவது car ல எதாவது damage அந்த மாதிரி ஏதாவது பிர~ பிரச்சினை வந்துச்சுன்னா insurance ல இருந்து money claim பண்ணும்போது ஒவ்வொரு car லயும் இவ்வளவுன்னு divide பண்ணி வரும்போது அது உங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் so இப்ப நீங்க ஒவ்வொரு car க்கும் தனியா நீ~ நீங்க insurance போட்டீங்கன்னா இப்ப எந்த car க்கு damage ஓ அந்த car க்கான காசு correct ஆ வந்துரும் so எந்த ஒரு ஆஹ் குழப்பமும் இல்லாம உங்களுக்கும் அந்த car க்கு insurance காசும் கிடைக்கும். எங்களுக்கும் எங்~ எங்க side ல இருந்து, எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. உங்களுக்கும் எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. so நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா individual ஆ ஒவ்வொரு car க்கும் individual ஆ நீங்க வந்து insurance போட வேண்டியிருக்கும். அதாவது ஒவ்வொரு car க்கும் தனியா ஆஹ் licence அதுவும் வந்து RCbook எல்லாம் இருக்கும்ல அதை வச்சுதான் நீங்க car க்கு insurance போட போறீங்க ma'am அது இல்லாம இதை வந்து நிறைய பேர் வந்து இப்ப வரைக்கும், insurance போட்டுட்டிருக்காங்க ma'am ஆஹ் அது வந்தது எப்படின்னா எங்களோட insurance policy எப்படி cover ஆகும்ன்னா ஆஹ் இப்ப வந்து accident time ல வந்து இப்ப வந்து accident time ல வந்து ஆஹ் வண்டிக்கு ஏதாவது damage ஆச்சுனா வந்து, ஆஹ் அதுக்கு நாங்க வந்து, policy claim பண்ணுவோம் ma'am plus அதுக்கு அப்புறமா வந்து, வேற ஏதாச்சும் ஆஹ் இப்ப வேற அதாவது front ல வர person னால third person னால உங்க வண்டிக்கு ஏதாவது ஆஹ் இன்~ ஏதாவது damage அந்த மாதிரி இருந்துச்சுன்னாலும் உங்களுக்கு நாங்க வந்து காசு claim பண்ணுவோம் ma'am மத்தபடி car ல வந்து, இப்போ ரொம்ப வருஷமா நீங்க அந்த car அ use பண்ணிட்டு ஒருவேளை ரொம்ப வருஷம் use பண்ணதுனால, automatic ஆவே car ல ஏதாவது damage ஓ, இல்லைன்னா ஏதாவது ஒரு fault அந்த மாதிரி இருந்துச்சுன்னாலும் அஹ் உங்களுக்கு வந்து, insurance நாங்க claim பண்ணுவோம் ma'am இந்த மாதிரி நிறைய options இருக்கு ma'am அஹ் இப்ப வந்து எந்தெந்த மாதிரியான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 ஆஹ் அஹ் அஹ் மினி கூப்பர் இருக்கு ma'am மினி கூப்பர பொறுத்தவரைக்கும், அதுக்கு வந்து policy வந்து minimum monthly ஒரு two thousand வரைக்கும் வரும் ma'am அதாவது மினி கூப்பர் வந்து ரொம்பவே costly யான car ஆ இருக்கறதுனால, இப்ப வந்து மினி கூப்பர்க்கு வந்து அஹ் starting rate ஏ வந்து, ஒரு two thousand அந்த மாதிரிதான் ma'am இருக்கும். நீங்க மாச மாசம் ஒரு two thousand ஆச்சும் pay பண்ண வேண்டி இருக்கும் ma'am இது மத்த policy ன்னா just ஒரு thousand ஆஹ் thousand below லயே முடிஞ்சிரும். இது வந்து car, car policy அதாவது car க்கு நீங்க insurance policy போடுறீங்க so இதுக்கு வந்து எப்பவுமே rate கொஞ்சம் அதிகமாதான் ma'am இருக்கும். so வந்து அதுக்கு உள்ள plan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

ஆஹ் expensive car வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு amount உம் மாசம் மாசம் insurance pay பண்ண வேண்டிய amount ம் ரொம்ப ஆஹ் கொஞ்சம் increase ஆ ma'am இருக்கும் expensive car இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து above two thousand தான் வரும்

இது வந்து எதுக்குன்னா இப்ப வந்து பெரிய பெரிய car க்கு எல்லாம் insurance policy வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா வந்து ஆஹ் பெரிய, பெரிய car வந்து damage ன்னா அதுக்கு வந்து service பண்றதுக்கே அதுக்கு நமக்கு காசு நிறைய தேவைப்படும் இதை நீங்க insurance போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காசு வந்து பாதியா குறையும் ma'am நீங்க வந்து service க்கு கொடுக்கற அவ்வளவு காசும் பாதியா குறையும். so அதனால வேண்டிதான் நிறைய பேர் வந்து car க்கு insurance போடுவாங்களே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 hello ma'am ஆஹ் car ஓட details சொல்லட்டா ma'am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

hello ma'am இருக்கீங்களா

ரெண்டாயிரத்தி இரண்டு அந்த model ma'am ஆஹ் அதில ஒரு five years later ஆதான் five ஒரு five car வ~ வாங்கியிருப்பேன் அது எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்து model ma'ampersonal ஆ

இன்னொன்னு கியா வாங்கிருந்தேன் ma'am அது, அது மட்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு இருக்கும் ma'am model இப்ப வந்து நீங்க வந்து full ஆ expensive car தான் வச்சிருக்கீங்க பத்து car ருமே ஹூண்டாய் தானா

எப்படிப்பட்ட insurance போடலாங்க ma'am எங்களை பொறுத்தவரைக்கும் அது வந்து கொஞ்சம் expensive car தான் ma'am அதுக்கு நீங்க வந்து அஹ் two thousand above வராது. ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் expensive ஆ இருந்தாலும் அது வந்து அந்த காலத்தில கொஞ்சம் expensive தான் ma'am ஆனா இந்த காலத்தில வந்து மோட்டோ, பிஎம்டபிள்யூ எல்லாம் இந்த மாதிரி cars எல்லாம் இப்ப வந்து கொஞ்சம் expensive ஆ இருக்கு so வந்து அஹ் ஹூண்டாய் பொறுத்தவரைக்கும், நீங்க thousand five hundred வந்து thousand five hundred வரும் ma'am so எனக்கு வந்து இன்னொரு details தெரியணும். ஏன்னா ma'am ஒவ்வொரு car பொருத்துதான் ma'am ஒரு car condition அ பொருத்துதான் நாங்க insurance போட்டு கொடுப்போம். அதாவது car வந்து எத்தனை kilometres ஓடிருக்கு அதோட engine ஓட ஆஹ் quality இப்ப எப்படி இருக்கு மொத்தமா carfull ஆ நாங்க check பண்ணிட்டுதான் ma'am உங்களுக்கு நாங்க வந்து policy வந்து claim பண்ணுவோம் okay வா ma'am hello ma'am

ஆஹ் இந்த ஹூண்டாய் car வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க பத்து car இருக்குன்னு சொன்னீங்க பத்து car உம் எந்தெந்த வருஷத்துக்கு வாங்கினீங்கன்றது ஞாபகம் இருக்கா ma'am அதான் ma'am வாங்கினேன் but அது model என்ன அப்படின்னா ஆஹ் two thousand one two ல வாங்க two model ma'am two thousand one ல launch ஆனதும் two thousand two ல launch ஆனதும் வாங்கிட்டேன் two thousand ten ல ஒரு five cars வாங்கினேன் ma'am அதுவும் ஹூண்டாய் தான் அது என்ன model அது two thousand அந்த time ல இறங்கின model தான் hello mam பிஎம்டபிள்யூ மட்டும் two thousand nineteen ல இறங்கினது ma'am

கியா two thousand seventeen ல இறங்கினது ma'am

sorry sorry ma'am மோட்டோ ma'am மோட்டோதான் மோட்டோ சரி okay ma'am ஆஹ் நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆஹ் இப்ப வந்து நாங்க car insurance எல்லாம் போட்டு தந்திடலாம் ma'am ஆனா வந்து என்னன்னா உங்களோட car ஓட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

policy நம்ம claim பண்ண முடியாது. ஒவ்வொரு car க்கும் தனித்தனியா ஹூண்டாய் தான். உங்களுக்கு ஹூண்டாய் தான். ஹூண்டாய் பத்து car உம் ஹூண்டாய், ஒரு ஒரு car வந்து பிஎம்டபிள்யூ, இன்னொன்னு ஆஹ் மோட்டோ மு~ உங்களுக்கு இப்போ பன்னெண்டு car இருக்கு பன்னெண்டு car ஐயும் individual ஆ check பண்ணணும் ma'am அதாவது ஒவ்வொரு car உம் என்னென்ன condition ல இருக்கு அதாவது நிறைய பேர் வந்து என்னன்னா ஹூண்டாய் car ஹூண்டாய் car க்கு எல்லாம் ஒரே rate அந்த மாதிரி போட்டுக் கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் இப்போ இங்கே வந்து chance கிடையாது ma'am ஏன்னா வந்து எங்களோட company எங்களோட company rules பொறுத்தவரை

condition அதோட engine level அது இவ்~ இதுவரைக்கும், எவ்வளவு speed க்கு ஓடிருக்கு மத்தபடி ஏதாவது ஒரு ஆஹ்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

ஆஹ் company எங்களோட office க்கு வர்றீங்களா இல்லைன்னா எங்களோட agent கூட்டிட்டு நாங்க வேணுன்னா உங்களோட office க்கு வரவா ma'am நீங்க சொல்றதும் correct தான் ma'am பன்னெண்டு காரையும் கொண்டு வர முடியாதில்ல ma'am so நீங்களே வந்தர்றீங்~ அதுக்கு ஏதாவது charge ஏதாச்சும் வந்து உண்டு உண்டா ma'am charges அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ma'am ஏன்னா வந்து இது எங்களோட work, so நாங்க வந்து ஆஹ் இதுக்கு வந்து என்னன்னா எங்களோட கூட்டிட்டு வர agents க்கு மட்டும் five hundred arrange பண்ணணும் ma'am இங்கே எத்தனை agent வருவாங்கன்னு தெரியலே இப்போ வந்து ஆஹ் minimum ஒருவேளை பத்து பன்னிரண்டு car இருக்கறதுனால நாங்க பன்னெண்டு பேரையும் கூட்டிட்டு வரலாம் ஏன்னா வந்து car அ ஓட்டி கூட நாங்க check பண்ணுவோம் ஏன்னா வந்து sometime ஏதாவது பிரச்சனை இருக்கும் அது தெரியாம நாங்க உங்களுக்கு policy கொடுத்து அதுக்கு அப்புறமா வந்து ஆஹ் அதுவும் ஒரு பெரிய issue ஆகக்கூடாதில்ல அதனால car அ வந்து ஓட்டி பார்த்து மத்தபடி condition எல்லாம் check பண்ண அப்புறமாதான் நாங்க policy கொடுப்போம். so பன்னெண்டு பேர் வருவாங்க

வச்சு கொடுக்கிற மாதிரி இருக்கும். மத்தபடி எங்களுக்கு காசு எதுவும் தேவைப்படாது ma'am

package வந்து என்னன்னா ma'am இப்ப வந்து நீங்க இந்த பன்னெண்டு car க்கு வந்து சேர்த்து நீங்க வந்து policy போடுறதே உங்களுக்கு ஒரு பெரிய benefit தான் ma'am ஏன்னா வந்து ஆஹ் நிறைய பேர் வந்து தனித்தனியா அப்பப்ப போட்டு வச்சிருவாங்க நீங்க வந்து இப்ப ஒரேடியா பன்னெண்டு car க்கும் சேர்த்தே policy போட்டு கேக்கறீங்க. so நீங்க வந்து ஆஹ் எங்ககிட்ட இருக்க plans எப்படின்னா ma'am இப்ப வந்து sometimes வந்து accident times அதுக்கு அப்புறமா வந்து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

முன்னாடியே எங்ககிட்ட வந்து நீங்க காட்டணும் ma'am அதாவது, car ல இந்த இந்த damage இருக்கு அப்படின்றது நீங்க வந்து எங்களுக்கு proof அதுதான் எங்களோ~ எங்களுக்கு நீங்க கொடுக்கிற proof ஏ அதுதான் ma'am

photo எடுத்துன்னு இல்ல ma'am நீங்க வந்து on the spot க்கு எங்க~ எங்களோட agents க்கு நீங்க call பண்ணீங்கன்னா அவங்க நேர்லயே வருவாங்க ma'am அவங்க வந்து check பண்ணுவாங்க car ல என்னன்னு என்ன மாதிரியான damage இருக்கு, ஆஹ் இ~ இதுக்கு வந்து எவ்வளவு price வந்து நாங்க வந்து உங்களுக்கு claim பண்ணலாம் இதெல்லாம் அவங்க வந்து அந்த spot லயே decide பண்ணி உங்களுக்கு வந்து online ல உங்களுக்கு வந்து அவங்க money வந்து transfer பண்ணுவாங்க உங்களுடைய insurance ஆஹ் அந்தந்த damage க்கு தேவையான insurance po~ உங்களுக்கு காசு வந்து

photo எடுத்து கொடுத்து அவங்க வந்து காசு வந்து தருவாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லை ma'am ஏன்னா வந்து இப்ப வந்து நிறைய வந்து ஆஹ் மோசடி நடக்குது இதுக்கு முன்னாடி வந்து எங்ககிட்ட வந்து car insurance போட்ட ஒருத்தங்கதான் இந்த மாதிரி பண்ணாங்க அவங்க வந்து ஒரு ஐந்து car க்கு insurance policy போட்டு கேட்டாங்க நாங்களும் first வந்து car வந்து check பண்ணும் போதே அது வந்து கொஞ்சம் damage தான் so வந்து நாங்க அவங்ககிட்ட அப்பவே சொன்னோம் இந்த car அ மாத்திட்டு வேணுன்னா நீங்க வந்து policy போடுங்க இது வந்து ரொம்ப நாளைக்கு இந்த car வந்து இருக்கும்னு தோணல so வந்து ஏதாவது damage ஆகறதுக்கு chance இருக்கு அப்படின்னு நாங்க நிறைய வாட்டி சொன்னோம். so அவர் வந்து நம்பலை நம்பாம ஹம் insurance போட்டாரு அதுக்கப்புறமா வந்து, insurance போட்டு ரெண்டு மாசத்திலயே car accident ஆச்சு car accident ஆச்சு ஆனா வந்து car க்கு பெருசா எதுவும் இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி accident ஆன ஒரு photo வச்சு எங்களுக்கு அனுப்பினாங்க அதுக்கு வந்து காசு கொஞ்சம் அதிகமாதான் ஆகும். அப்ப வந்து நாங்களும் அதிகமா கொடுத்தோம். so ஆனா வந்து உண்மையாவே அவங்களுக்கு car க்கு இந்த accident ஆன car ருக்கு அவ்வளவு காசு தே~ ஆஹ்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 அவங்க தந்த காசெல்லாம் அவங்களுக்கே நாங்க கொடுத்துட்டோம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனாலதான் இப்ப எங்களோட companies ல வந்து கொஞ்சம் rules கொஞ்சம் அதிகமா இருக்கு. so அதனால வேண்டி தான் நீங்க வந்து அஹ் பன்னெண்டு agent வர்றது car ர ஓட்டி பாத்து மொத்த car ஓட condition ஐயும் check பண்ணி policy கொடுக்கிறது அதுக்காக வேண்டி தான். அதுவும் இல்லாம accident ஏதாவது ஆச்சுன்னாலும் on the spot க்கே நாங்க வந்து

ஆஹ் ஜீபேயோ, இல்லைன்னா ஏதாவது online payment மூலமாவோ உங்களுக்கு நாங்க வந்து transfer பண்ணிடுவோம். so okay வா ma'am

நீங்க எவ்வளவு years க்கு மட்டும் சொல்றீங்களா எவ்வளவு years ன்னா ma'am car ஓட condition பொறுத்து ma'am sometime வந்து சில car வந்து நம்ம ரொம்ப அதுவும் taxi ய பொறுத்தவரைக்கும் நம்ம personal use use ன்னா எப்பவாவதுதான் நம்ம use பண்ணுவோம் இதே call taxi ன்னா anytime வந்து அது வந்து drive லயே தான் இருக்கும். அதாவது போறது, வர்றது அந்த மாதிரிதான் இருக்கும். so வந்து car வந்து some, sometimes வந்து சில car வந்து damage ஆகும். சில car வந்து எப்படியாவது உடைஞ்சிரும். அந்த மாதிரிதான் ma'am ஒவ்வொரு car ரோட condition ஐப் பொறுத்துதான் ma'am policy இருக்கு இவ்வளவு வருஷம், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ma'am அந்த count எல்லாம் கிடையாது ஏன்னா வந்து இந்த மாதிரி car க்கு வந்து ஒவ்வொரு condition அ பொறுத்துதான் policy இருக்கறதுனால இவ்வளவு வருஷம்தான்னு உங்களுக்கு வந்து agreement அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது ma'am ma'am okay ma'am okay இவ்வளவு பொறுமையா எனக்கு எல்லாத்தையும் தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப thanks ma'am okay ma'am இது எங்களோட work ma'am இது வந்து எங்களோட customers க்கு நாங்க வந்து இதை clear ஆ explain பண்ண வேண்டியது எங்களோட work அதை நான் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் ஆஹ் நீங்க வந்து அப்படி insurance உங்களுக்கு எடுக்கிறீங்கன்னா நாங்க வரும்போது, உங்களோட in~ ஒவ்வொரு car ரோட individualRCbook licence ஆஹ் மொத்தமா வந்து எடுத்து வச்சிடுங்க அதுக்கப்புறமா வந்து, insurance க்கு வந்து

on the spot லயே உங்களுக்கு நாங்க insurance போட்டு insurance card அ கையில கொடுத்திருவோம் கொடுத்துருவோம் ma'am அதுக்கப்புறமா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 online மூலமாவும் pay பண்ணலாம். straight ஆ pay பண்ணீங்கன்னா உங்களுக்கு card ல நாங்க வந்து computer மூலமா entry பண்ணிக் கொடுப்போம் online ல pay பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து, normal message வந்துரும் அதாவது உங்களுடைய insurance அ நீங்க வந்து இந்த month உள்ள insurance அ நீங்க pay பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு message உம் வரும். ஆஹ் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு bill உம் நாங்க online ல நீங்க வந்து கட்டின bill உம் நாங்க உங்களுது அதை set பண்ணுவோம் ma'am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

okay ma'am okay உங்க service க்கு ரொம்ப thanks ma'am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 ஒரு example க்கு நா சொல்றேன் வீடு வச்சே சொல்றேன் வீடு வச்சு சொல்னும் அப்டின்னா ஒரு வீடு வந்து இங்க சும்மா இருக்கு அப்டின்னா அதுஎப்டி rent க்கு அதே வீடு உங்களுக்கு எப்டி வாடகைக்கு வருது வாடகைனா சும்மக்கிடையது இப்போ மாசம் ஒரு அஞ்சாயிரம் எடுத்து செலவு பண்றேன அது முக்கியம் எனக்கு வாடகை வந்து இருபதாயிரம் வருது செலவு அஞ்சாயிருபா ஆகுது அப்டின்னா அதுவந்து அப்போவந்து fifteen percent வந்து நீங்க நீங் generate பண்ணிக்கணும் மாசம்மாசம் generate பண்ணிக்கணும் so அவங்க increamentoffice ல இருந்து வரும் அந்த increment என்ன பண்ணுவாங்கனா வேற office க்கு inverse பண்ணிட்டே இருப்பாங்க so அந்த income பாத்திங்கன்னா வீடே volume peace இருக்கு நம்ப அவங்களோட office என்னவா இருக்கோம் அப்டின்னு பாத்திங்கன்னா stacks bons real estate intelactual property நா daily starting லயே சொல்லுவேன் rich ஏன் பணக்காரங்க மட்டும் பணக்காரங்க ஆயிட்டே இருக்காங்க ஏல அவங்க ஏல ஆயடே இருக்காங்க அப்டின்றத நம்ம பாக்கலாம் பணக்காரங்க பணக்காரங்களா ஆயிட்டே இருக்க ஒரே reason என்னனு பாத்திங்கனா அவங்க எல்லாத்துக்கும் minimum actimate பண்ணுவாங்க அதபத்தி சொல்லனும்னா அவங்களோட வீட்டு generation வந்து அவங்க actimate பண்ணுவாங்க அதாவது இப்போ அவங்களுக்கு income வருது நா ஏற்கனவே சொன்னமாதிரி அவங்களுக்கு office ல இருந்து income வருது அவங்களுக்க expose பண்ணிட்டு அவங்க forty percent ல போயிருது அப்டின்னு வச்சுகோங்களே மீதி ninety percent income இருக்கு but அந்த ninety percent திரும்ப அவங் message வந்து அவங்க இதுபண்ணி வச்சுருப்பாங்க பாத்திங்கன்னா அப்டின்னா இத ஆயிட்டே வரும்

அவர் அவரோட பதினேழு வயசுலஇருந்து inverse பண்ண ஆரம்பிச்சு பதினேழு பதினெட்டு வயசுல இருந்து inverse பண்ண ஆரம்பிச்சாரு பதினொரு வயசுலஇருந்து படிக்க ஆரம்பிச்சாரு அதபத்தி so இத்தன வருஷத்தோட effort தான் அவருக்கு ஐம்பத்தி ஏழு வயசுல கெடைச்சுருக்கு ஆ middle class பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் middle class ஏன் கஷ்டப்படுறாங்க அப்டின்றத நா சொல்லணும் for example நா ஏற்கனவே சொன்னமாரி middle class க்கு வந்து பாத்திங்கனா இப்போ for example ஒரு middle class ல இருக்கவங்களுக்கு ஒரு pay raise ஆகுது அப்டின்னு வச்சுக்கலாமே அவங்க வந்து சரி okay இப்போ வந்து நம் car வாங்கலாமா வீடு வாங்கலாமா இல்ல இந்த வீடு இடிச்சுட்டு இன்னு பெரிய வீடு கட்டலாமா அப்டின்றமாதிரி யோசிப்பாங்க so actually இது ஒரு live duty தான் so இப்போ அவங்க income increase ஆகுதோ அவங்களோட expenses increase ஆகுது liability increase ஆகுது அப்டி இருக்கு expensive increase ஆகுதுன இப்போ பெரிய வீடு கட்ராங்கான காஸ் அதிகமா கட்ட போறாங்க so expensive increase ஆகுது so அவங்க duty increase ஆகுது so இதுதான் வந்து middle class ஓட நிலமை இதுனாலதா இந்த mindset நாளைத middle class ரொம்ப கஷ்டப்படுறோம் so இந்த mindset அ மாத்துறது மூலமா நம்ப வந்து எப்படி ஒரு middle class ல இருந்து upper class இல்ல ஒரு அந்தமாதிரி ஒரு இது வந்து நம்பளால அடையமுடியும் so mindset இத வச்சு

ஒரு நிலமை பாத்திங்கனா இந்த மூணு பேர்ல யார்னாது ஒரு ஆளுக்கு அந்த வேல செஞ்சு இது வந்து அவங்கமேல இருக்க தப்புன்னு அப்டின்றத சொல்றதுகுள்ள இது வந்து ஒரு சின்ன mindset தான் அவங்க சொல்லிக்குடுத்த விஷயம் இதன் correct அப்டின்றது யாருமே அவங்களுக்கு சொல்லல and இப்போ சொன்ன விஷயம் தான் suppose இந்தவிஷயம் correct அப்டின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந் video share பண்ணிகொங்க may be அவங்களுக்க useful இருக்கலாம் இப்போ அடுத் video வந்து பாத்தோம் அப்டின்ன minding your own business அப்டின்னு சொல்றது இவர் என்ன சொல்றாரு என்ன சொல்ல வராரு அப்டின்ன mind your own business இந்த chapter என்னசொல்றாரு அப்டின்ன second space of intro constant ஆன second spaced of intro இருந்தாதான்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 அவங்க வாழ்க்க full ல வேற ஒருத்தவங்கலுக்காக வேல செஞ்சிட்டே இருப்பாங்க இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு job ல இருக்காங்க அப்டின்ன ஒரு பதினைஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஒரு job ல இருக்காங்க திடீர்னு வெளியபோனு சொல்லிட்டாங்க அப்டின்னா அவங்க வாழ்க்க full ல வேற ஒருத்தவங்களுக்காக வேல செஞ்சு அவங்க திடீர்னு வெளில வன்டாங்க அப்டின்ன அவங்களுக்க support பண்றதுக்காக எதுமே அவங்கள்ட இருக்காது கடைசில இதையே முக்கியமான பிரச்சனையா சொல்றாரு so இன்னக்கி மனநிலை பாத்திங்கன்ன எல்லாருமே professional skils னு தேடிட்டு இருக்காங்க நா வந்து இந்த விஷயம் கத்துக்கணும் அந்த விஷயம் கத்துக்கணும் அப்டின்றத தேடிட்டுஇருக்காங்க so அவங்க நரையா கத்துக்க கத்துக்க என்ன ஆகுராக அப்டின்னா அவங்க வந்து work face ல தா intro ஆவாங்க work is not working இருப்பாங்க காசுக்காக வேல செய்ற ஒரு மோசமான ஆளத்தான் நம்பளால இருக்க முடியும் நீங்க பெரிய பெரி doctor எடுத்துகிட்டாலும் அவங்களும் இந்த side தா வருவாங்க வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்னு பதிங்கனா